இங்க ஒரு செவப்பு கலர் பைபிள் ருக்கு.

ஃபிரண்ட்ல அங்க ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் தெரியிது.

இதொரு ப்ளூ கலர் போட்டு .

இதுல ரெண்டு மூணு பாக்ஸ் எடுத்து வெச்சிருக்காங்க.

ஆ மேல வந்துட்டு ஃபோக்கஸ் லைட்லா மாட்டிருக்காங்க.

லெஃப்ட் சைடுல நெறைய சட்டைங்க அடுக்கி வச்சுருக்காங்க.

எண்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு மால மாரி கட்டி தொங்கவுட்ருக்காங்க.

ரைட் சைடுல நெறைய மரங்கள்லா இருக்குது.

ஒரு ப்ளூ கலர் டி_ஷர்ட் போட்டு நடந்து போறாரு.

அதுல நெறைய பேர் வேஷம் போட்டு உக்காந்துருக்காங்க.

இங்க ஒரு கொழம்பு கரண்டி ஒன்னு வெச்சிருக்காங்க.

ஒரு ஆள் புளூ கலர் ஷர்ட் போட்டு நடந்து போறாரு.

பின்னாடி வானோ நல்லா ப்ளூவா இருக்கு.

அ நறைய கோட்டு ஃபுல்லாவே கவர் ஆயிருக்காரு.

அங்க ஒரு ஒர் எல்_இ_டி டி_வி மாட்டிருக்காங்க.

ரெண்டு மூணு பிரவுன் கலர் மாடு ஒரு கருப்பு கலர் மாடு.

கீழ ஒரு கொட மாரி குடுத்து ஒரு அஞ்சு கலர் குடுதுருகாங்க.

அதுக்கு கீழ டிரிங்கிங் டீ --

இங்க ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கு.

அ பச்ச கலர் போட்டு ஒரு மூணு இருக்கு.

செவப்பு மஞ்சளு கலந்த போட் ருக்கு.

அது மார் இன்னொரு போட்ருக்குது அந்த போட்ல வந்து அந்த துடுப்பு வச்சிருக்காங்க.

அ குன்னூர்னு சொல்ட்டு ஒரு போர்டு இருக்கு.

லெஃப்ட் சைடுல ஒரு ரெண்டு கார் நிக்கிது.

ரெண்டு காருமே ஒரு மாரி ப்ளாக் கலரு .

அங் ப்ளூ கலர் டி_ஷர்ட் போட்ருக்காரு.

அந்த பாற மேல ஒருத்தர் நிக்கிறாரு.

இங்க அந்த அடுப்பு எரிய வச்சுட்டுக்காரு அதுல நெருப்பு வருது.

இது ஒரு ஹூண்டாய் கார் போது லெஃப்ட் சைட்ல .

பைக்ல ஒரு ரெண்டு பேர் போறாங்க.

அங்க அது மாதிரி ஒரு மினி பஸ் ஓடுது.

இங்க ரெண்டு பெரிய காட் போட்ருக்காங்க.

அதுக்கு கீழ ஒரு ஒயிட் கலர் பில்டிங் இருக்கு.

லெஃப்ட் சைட்ல நெறைய சிறப்பு டப்பாலா அடிக்கி வெச்சிருக்காங்க.

அங்க ஒரு கொடி கயிறு தொங்குது.

இங்க ஹாலி கிராஸ் கு கான்வெண்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்டினு இங்கிலீஷ்ல எழுதிருக்காங்க.

அது பக்கத்துல ஒரு மரோ தெரியிது மரோ எல்லா பச்ச பசேன்னுருக்கு.

பீரொ கீழ அடியில ஒரு டேபுள் ருக்கு.

ஒரு டேபிள்ருக்கு ஃபிரண்ட்ல .

ஒரு பாத மாறி போது.